ஆமா அங்க வந்து ஏதோ புண்ணியத்துல கார் எல்லாம் அனுப்புறாங்க பஸ்ஸெல்லாம் அந்த ரூட்ல போகாது பஸ்ஸெல்லாம் வேற ரூட்ல போகுது ஆமா ஆமா ஆமா கார் வரும்போது நாங்க போகும்போது அந்த நாகேஷ் அக்கா வாசல் கமிச்ச்ங்க

இவரு போய் அதுல கேப்ல போய் நிறுத்திட்டாரு வண்டிய

இவரு வந்து கத்தும் போது அவரே அமைதியா இருந்தாரு

அதோட விடாம அதை பத்தி உங்க கூட வர்றதுக்கே எனக்கு புடிக்கல அப்படி இப்படின்னு பேசி

அவரும் tension ஆகி வண்டிய நடுரோட்டில் நிறுத்துராரு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஹாரன் அடிக்கிறான் நிறுத்திட்டு

அவர் கேட்கிறார் இப்ப சொல்லு நீ நான் பண்ணது கரெக்டா நான் பண்ணது கரெட்டா நா பண்ணது கரெக்ட் தான்

நீ சொல்லு நீ ஏன் இப்படி இப்படி பேசுற இப்படியே பேசிட்டு ஒரு five minits

பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ எனக்கா

ஏன்டா என்ன கூப்பிடு வந்தீங்கன்னு ஆயிடுச்சு அப்புறம் சரி விஜய் விடுங்க கோபப்படாதீங்க நாகேஷ் நீ அமைதியா இரு அப்படி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வண்டியா எடுத்தாரு

ஆரம்பத்திலே போட்டி போடணும் போதெல்லாம் அப்டிதா கஜ கஜா மாதிரி

தான் பயம் காட்டுறேன் பயம் காட்டுறேன் ஏதோ ஒன்னு பண்ணுவாரு வெளியே இருக்கிற உனக்கு பயம் காட்டல

இப்பதான் ஓட்டி பழகினாரா இல்லையே அப்படி எல்லாம் தெரியலையே already experience இருக்கிற மாதிரி தான் இருக்கு சென்னையில இருக்கிற போது experience இருந்துச்சு

அதுக்கு அப்புறம் வந்து இப்போ கார் வாங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடி தான் வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போனாரு

டிரைவிங் கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியல முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நாகேஷ் சொன்னா

so driving class போட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்ச நாகேஷ் சொன்னா

ஆமா ஊட்டியில் இப்படித்தான் பண்ணாங்க

நடுவழியில் வண்டியை நிப்பாட்டிட்டு ஐயோ ஐயோ கடவுளே

அந்த சின்ன பாளையம் சின்னப்பா கிராஸ் பண்ணும் போது சிக்னல் போட மாட்டான்

சிக்னல் போட மாட்டான் அப்புறம் வந்து ஓவர் ஸ்பீட்ல போவான்

அவன் கூட ஒக்காந்து போனாலே பின்னாடி எமன் உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும்

நம்ம பாத்து சொன்னோம்னு வை என் நாகேஷ் சிக்னல் போடு

அதாவது பின்னாடி வர்றவன் எப்படி சொல்றதுன்னா நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும் பின்னாடி வந்து வண்டி வந்துட்டு இருக்கு

left cress பண்றோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம இன்டிகேட் பண்ணா பண்ணா தான் slow பண்ணுவான்

left இவன் திடீர்னு காத்த மாதிரி எல்லாம் திரும்பி இருக்கா அவன் போறவன் திட்டிட்டு போவான் அசிங்க அசிங்கமா

அதான் அந்த அக்கா சொன்னாங்க டூவீலர் நான் கூட எனக்கு தெரியும் எப்படி போனும் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் காரணம் ரொம்ப பயமா இருக்கு

நாம திருப்பிடனும் இதுக்கு மேல போனால் தான் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தோணுச்சு

அதுக்கு அப்புறம் இது ஃப்ரீயா வேடிக்கை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மேல போலாம் மேலே போலாம்னு

எனக்கு வந்துட்டு ஊட்டி Entrance அது என்னது குர்க் அது என்னது

குன்னூர் Entrance ல அந்த வருக்கி பாட்டிக்கு வாங்கலாம்னு சொன்னோம்ல

ஏன்னா அவர் அப்படித்தான்

ஏன்னா இவ வந்து எதை செய்யாத விஜய் அப்படின்னு சொல்றாலோ அததா

அதனால எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு நான் என்ன இவ கூட என்கூட கெத்தா உட்கார்ந்து இருந்தேன் அப்புறம் சரி சரி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் அப்படியே விட்டேன்

ஐயோ ஐயோ அவங்க எங்க இங்கே பெரியநாயக்கன்பாளையே அவங்க பின்னாடி உட்கார்ந்துட்டாங்க

அதான் அவரு எப்படி சொல்றதுன்னா சைடுல பாத்துட்டு ஓட்டுவரு நேரா நேரா பாத்துட்டு ஓட்டுவாரு

அது இதுன்னு இல்லை விளையாட்டு முதல் கொண்டு

விஜய் அப்படி பண்ணாத அப்படி அப்பதான் அவர் பண்ணுவாரு

சொல்லி இருக்கேன் அவரும் இல்ல எல்லாருமே அப்படித்தானே

நான் அதனால அவர்கிட்ட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவ கத்திட்டே தான் இருப்பா

அவர் பொறுமையாக இருப்பதினால ஏதோ ஊட்டி trip நல்லா இருந்துச்சு

நீங்க சண்டை போட்டுட்டு பொறுமையா வாங்க இனிமேல் ஊட்டிக்கு bus ல போகணும்னு நெனச்சாலே கொஞ்சம் டெரர்ரா இருக்கு ஆமா அயோ சாமி

ஆமா என்னது டைரியா

அத next month friends எல்லாம் போலாம்னு இருக்கோம் two thousand twenty four ல friends போகலாம்னு இருக்காங்க

ஆறு மணிக்கு பாக்கலாம் bus வருதான்னு பார்க்கலாம் பாருங்க பாத்துட்டு உயிரோட இருந்தா வீட்டுக்கு வாங்க

அப்பா அந்த பஸ்ல முன்னாடி ஸ்டாப் ஏறி உங்களை எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு வந்துடுவேன்

அடுத்த ஸ்டாப்ல அந்த பாட்டி மாதிரி நான் இறங்கிவ

அது கண்டுபிடித்து ஆள விடுங்கன்னு ஓடிடுச்சு

அந்த மாதிரி தப்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை நீங்களும் போங்க போயிட்டு எல்லாத்தையும் பாருங்க

நிங்களும் போங்க போயிட்டு எல்லோரையும் பாத்துட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுங்க நல்லா இருக்கும்

நா ராஜியவே அதெல்லாம் உண்மை கிடையாது அது சைனால தான் அப்படி நடந்து இருக்கு

ஆமா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்துருக்கே

அந்த ஜாக்சன் துரைங்க சத்யராஜ் சத்யராஜ் நடிச்சிருப்பான்ல

அது அப்டித்தான் night ஆனா பன்னண்டு மணிக்கு routine னா இந்த பிரிட்டிஷ்க்கு

சண்டை கட்டுற மாதிரி பிரிட்டிஷ் கூட சண்டை கட்டுற மாதிரி routine நடந்துகிட்டே இருக்கும்

அதே மாதிரி யாமிருக்க பயமேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு

ஆமா இந்த படத்துல வருவான்ல

இந்த வானவராயன் வல்லவராயன் படம் பார்த்து இருக்கியா